பிரிட்ஜ்க்கு மேல வாட்டர் பாட்டில்ஸ் வச்சிருக்காங்க.

இந்த எடம் ஃபுல்லா தண்ணியா இருக்கு.

இங்க நெறைய வண்டிங்க பார்க் பண்ணி இருக்காங்க.

அவன் லக்கேஜ் எடுத்துட்டு வன்ட்ருக்கான்.

இந்த ஸ்பூன் ட்ரேக்கு மேல இருக்கு.

அந்த போடோட பேரு பீகாக் லாண்டரி .

அங்க டென் பெர்ஸன்ட் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க.

இங்க ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கு.

வானமெல்லா ஒயிட் ஆவு ப்ளூவாவு இருக்கு.

அந்த கடையோட பேரு தி பிக் ஷாப் .

அந்த ஷட்டர் கிலோஸ்ல இருக்கு.

அங்க ஒரு கேட் இருக்கு.

அங்க சில மனுஷங்க பேசிட்டு இருக்காங்க.

அது கிரீன் கலர்ல இருக்கு.

அந்த பொம்மை ரெட் கலர் டிரஸ் போட்டுருக்கு அங்க பலூன்ஸ்ஸால டெக்கரெட் பண்ணிருக்காங்க.

இது ஒரு வீடு பாக்க ரொம்ப இயற்கையா இருக்கு.

அவன் பக்கத்துல நெறைய சிப்ஸ் பாக்கெட் தொங்கிட்ருக்கு.

இங்க எட்டு மனிஷங்க நின்னுகிட்டு இருக்காங்க.

இந்த எடத்த பாக்க ஒரு வில்லேஜ்ல இருக்குற இடம் மாரி இருக்கு இங்க ஒரு பெட்டி கட இருக்கு.

பக்கத்துல ஒரு கரண்ட் கம்பி இருக்கு.

இத பாக்க கொளோ மாரி இருக்கு.

வீட்டு பக்கத்துல நெறைய மரம் இருக்கு.

இது ஓட்டு வீடு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ரோடு இருக்கு.

பக்கத்துல ஒரு வால் இருக்கு அந்த வால் எல்லோ கலர்ல இருக்கு.

இது ஒரு சலூன் இங்க ரெண்டு மனுசங்க இருக்காங்க.

சுத்தியும் மரமா இருக்கு அங்க நெறைய எடம் இருக்கு.